ஆ sisters ரெண்டு பெரு மூணு பொண்ணுங்க தான் நாங்க அதுல next month வந்து பொங்கல் வருது so அதனால அக்கா போயி பாக்கலா அப்டின்னு இருக்கேன். அதான் வந்து பெரிய அக்கா வந்துச்சு சின்ன அக்கா வந்து சென்னையில இருகாங்க so அங்க ஒரு two days இங்க ஒரு two days ன்னு ஜனவரி யே போயிடும் போகவே ரெம்ப நாள் ஆச்சு அக்கா சின்ன அக்கா marriage அப்போ போனோம். சென்னை போன வருஷம் செப்டபர் அதுக்கு அப்புறம் பாக்கவே இல்ல oneyear ஆச்சு அவங்க தான் அப்போ அப்போ வந்து பாத்துட்டு போறாங்க. ஆமா என்ன மட்டும் next month ன்னா அண்ணா marriage ஒன்னு இருக்கு ஆ relative அண்ணா கொஞ்ச close எங்களுக்கு so அவங்க இதுக்கு எல்லாம் வருவாங்க அப்போ நல்ல fun அ போகும் see நம்ம வீட்டுல இருக்கறதுனால இது எல்லாம் benefit நம்மளுக்கு ஏதாவது marriage function வந்த நல்ல involve ஆகி இது பண்ணலாம் ஆபீஸ் போன இதுயெல்லாம் பண்ணமுடியாதுள்ள. அதன் அந்த மாதிரி தான் வருது ஆ தர மாட்டாங்க லீவ் தர மாட்டாங்க ஆமா ஆமா இங்க work இருக்கும் போது பண்றோம் ஒரு பத்து நிமிஷம் பதினச்சு நிமிஷம் அவ்ளோதான் மீதி டைம் எல்லாம் சும்மா தான் வீட்டு வேல அதன் பாத்துகிட்டு இருப்பேன், பாக்கலாம் இப்போ new job வேற வந்து இருக்குதுல்ல maybe busy இருக்கலாம் நீங்க எப்டி join family அ இல்ல இத இருக்கிங்களா?

okay okay உம் அப்போ join family னாலும் நெறைய இதெல்லாம் வரும் function னு ஓ இது எல்லாம் ம் அப்றம் ஏதோ கேக்கனும்னு நெனச்ச பொங்கலுக்கு purchase எல்லாம் போகலையா? purchase அஹ பொங்கலுக்கு நாங்க festival அந்த மாரி எல்லாம் எடுக்க மாட்டோம் சின்ன வயசுல தான் festival லு அப்டினா வந்து போய் dress எடுத்துட்டு இருப்போம். ஆன இப்போ எல்லாம் வந்து அந்த மாதிரி நாங்க எடுக்குறது இல்ல எதாச்சும் function வந்துச்சுனா dress எடுப்போம் அந்த மாரி என்கையாச்சும் வெளிய போறோம் அப்டினா dress எடுப்போம் அந்த மாரி உம் இப்போ அந்தமாரி எடுக்குறது இல்ல so அதுக்கு வந்து சேரி wear பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு சுடிதார் ஒன்னு அவளோதான் ம் இல்ல எங்க அம்மா தான் வந்து wear பண்ணி விடுவாங்க எனக்கு இது பண்ண தெரியாது marriage function கிறதுனால marriage க்கு மட்டும் ஓ சரி ம் இது வந்து நம்ம marriage சுடிதாருன கொஞ்சம் grand அஹ எடுக்கணும். இப்போ வந்து grand அஹ எடுத்த நமலாலா function மட்டும் தான் போடா முடியும் function வந்து எப்பையாச்ச்சும் ஒரு தடவதான் வரும் ம் so அதனால think பண்ணி சேரி எடுத்தோம்னா நமக்கு use ஆகும்லா grand அஹ நம்ம ஆ ஆ grand எடுத்தோம்னா நம்ம use பண்ணா முடியாது ஓ சேரினா கூட எங்கியாச்சும் function போணும்னா சேரி தான கட்டிட்டு போகணும்.

சுடிதார் எல்லாம் போட்டுட்டு போன accept பண்ண மாட்டங்க relatives எல்லாம் உங்களது எல்லாம் அப்டி எல்லாம் இல்லையா? இங்கயும் அப்டிதான் okay okay ஆமா அத கொஞ்சம் rules அதெல்லாம் போடுவாங்க ம் ஆமா கண்டிப்பா manage உங்க sisters நீங்க அவங்க எல்லாம் அங்கயே இருக்காங்களா? இல்ல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஊருலையா?

பாண்டிசேரி ம் இன்னொருத்தங்க விலுபுரத்துல இருக்காங்க okay okay

okay okay எல்லோருமே வந்து marriage ஆகி settled ஆகிட்டாங்களா?

okay okay எப்டி சேலம் எல்லம் வந்துருகிங்களா?

ஆமா அவுங்க முன்னாடி call பேசிட்டு இருந்த அவுங்களா பேச சொன்னங்க covid situation லால எங்கயும் போக முடியல அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா இந்த வருஷம் முடிஞ்சி அடுத்த வருஷம் பரவ இல்லைன்னு நினைக்க்கலாம்னு பாத்தா அடுத்த வருஷம் இப்டி சாதரணம ஆகிட்டு ஆமா mingle ஆகிட்டோம் நம்ம ம் ஆனா ம்ம ம் நீங்க எத்தன தடவை எத்தன call பேசி இருக்கீங்க இது வரைக்கும்? இதுதான் நம்ம பண்றது work okay நா வந்து காயத்திரி அவங்க கிட்ட குடுத்து இருக்கேன் நீங்க அவங்க கிட்ட பேசிகொங்க

அதானே கடைசியில two hours னு அப்டினங்க நம்ம நாள் புற இதுலையே வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தா எப்டின்னு தெரியலையே

ஆமா அவங்களுக்கு எல்லாம் எப்டி தீடிருன்னு பேசுவாங்க அவங்க நல்லா பேசுறாங்க உங்களுக்கு வந்து கவலையே வேணாம். காயத்ரினு next குடுத்துருக்கேன் message receive பண்ணிருப்பாங்க பாருங்க அவங்களும் வந்து married அதுவும் இல்லாம experience person so உங்கள்ளுக்கு வந்து பிரச்சனையே வரத்து நீங்க பேசவே வேணாம் ஆ உம் ஆ உம் மட்டும் சொல்லுங்க நா அப்டிதா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நம்ம ரெண்டு பேரு compare பண்ணும் போது நா கொஞ்சம் நல்லா பேசுறேன் நீங்க கொஞ்சம் silent அஹ பேசுறிங்க நா வந்து அவங்க கூட பேசும் போது நா உங்கள மாரி இருந்தேன் மெல்லாம பேசிட்டு இருந்தேன். ம் ம் ம் அது மட்டும் தான் அவங்க நல்லா manage பண்ணிகிட்டாங்க manage பரவ இல்ல ஆ நல்லா topic எடுக்கிறாங்க செமையா இப்போ நா அவங்க கிட்ட பேசுனதா topic உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் ஆமா pesonal means அவங்க என்ன mean பன்னிருக்கங்கனா ரொம்ப depth ஆ இது பண்ணுவாங்க இல்ல கொஞ்சம் வேற மாரி ரொம்ப close ஆகி அந்த மாரி வேணாம்னு சொன்னங்க no problem அவங்க கிட்டயும் நா personal ஆ பேசணும் அவங்களும் என் கிட்ட personal ஆ கேட்டாங்க ரொம்ப depth means அவங்க சொல்றது வேற மாரி ரொம்ப டெப்த் ஆகி கொஞ்ச ரொம்ப ஒரு friendly யா பேசுவாங்கல அதுல வேணாம் அப்டிங்கற மாதிரி ம்ம்

இந்த மரித்தான் general னா இப்டிதான் போல இருக்கு மத்தபடி வந்து மீதி fifteen minits பேசுனது வந்துட்டு அந்த topic இருந்ததுல அந்த topic வச்சி பேசுனோம் ten minits but அது கொஞ்சம் பரவ இல்ல time கொஞ்சம் டக்குனு போய்டும் இதுதான் வந்து ரொம்ப long எப்டி இருந்தாலும் அது வந்து one hour அப்டி எல்லாம் அப்டித்தான நேத்து start பண்ணோம் ஆனா அது எப்டி ஆனுச்சு கடைசில வந்து நீங்க client அஹவே மறிடிங்கனு customer care ஆவே மாறிட்டேன் ஆமா இல்ல எல்லாமே நல்லா பேசுறாங்க அது வந்து பேசுறதுக்கு முன்னாடிதான் நமக்கு கொஞ்சம் nervous அஹ இருக்கும். ஆமா ம்ம் அவங்க group ல senior போல ரொம்ப age இருக்கும் போல இருக்கு. ம் உங்களுக்கு எத்தன twenty twenty six ஆ எனக்கு வந்து twenty one completed ஆ twenty two பொறந்து இருக்கு என்னோட four years நீங்க senior ம் பரவ இல்ல உங்க இதுலலா வந்து twenty six ல marriage பண்றாங்க எங்க இதுல ரொம்ப மோசம்

ஆமா எங்க இதுல பொண்ணுக்கு demand

ம்ம் ம் அந்த demand வந்து யாரு side வருது மாப்பிளை side அஹ ஓ அதேதான் இங்கயும் அதாவது இப்போ எல்லா sideசைட்லயும் பொண்ணுங்கதான் demand பொண்ணுங்கதான் கம்மியா இருக்காங்க பசங்கதான் அதிகமா இருக்குறதனால கொஞ்சம் பணக்கரங்களா வேணும் வசதியா வேணும் அப்டிகிறதுக்காக ரொம்ப fillter பண்ணி select பண்றாங்க ம்ம் ஆமா ஆ அக்கா

ஆ ok டி வேற வைக்கணும் நீங்க டி வைக்கணுமா? மணி பாருங்க இப்பயே வந்து ஆ four ten ஆகிடுச்சு okay twenty nine வருது நம்ம cut பண்ணிக்கலாம் time டக்குனு போய்டுச்சு தினமும் இந்த மாரி நம்ம friends கூட பேசுற மாரி ஒரு one hours பேசிக்கணும் one hour இருந்தா okay bye குரு ஹரி ராய் சாகிப் குரு ஹரி ராய் பதினாறு january ஆயிரத்தி அறநூத்தி முப்பது முதல் இருவது october ஆயிரத்தி அறநூத்தி அறுவத்தி ஒன்று சீக்கியர்களின் பதினொறு குருக்களில் ஏழாவது ஆவார் குழந்தைப்பருவம் ஸ்ரீகுரு ஹரி ராய் சாகிப் சீக்கியர்களின் ஏழாவது குருவாக ஆனார் அவர் குரு ஹர் கோபிந்த் சாகிப் ஜியின் பேரன் மற்றும் பாபா குர்த்திஜாஜி மற்றும் மாதா நிஹால் கவுனரின் மகனாவார். அவர் ஆயிரத்தி அறநூற்றி என்பத்தி ஆறில் Febrauary பத்தொன்பது அன்று கிரித்தாபூர் சாகிப்பில் பிறந்தார். கியானி கியான்சிங் கூற்றுப்படி ஸ்ரீ குரு அர் கோபிந்த் சாகிப் இறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி இரண்டு கி. பி யில் ஸ்ரீ குரு அந்த் சாகிப் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டார். ஸ்ரீ குரு ஹ~

சன்னோகித் உருவமாக இருந்தார் அவர் ஸ்ரீ குரு அர் கோவிந்த் சாகிப் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் மற்றும் எப்போதும் அவரது முன்னிலையில் வாழ்ந்தார்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 சிம்மாசனம் மற்றும் சேவை கிபி ஆயிரத்தி அறநூத்தி நாப்பத்தி நாளில் ஸ்ரீ குரு அர் கோவிந்த் சாகிப் அரியணை ஏறிய பிறகு குரு காட்டியின் முழுப்பொறுப்பையும் ஏற்றுக் கொண்டார். குரு இரண்டாயிரத்தி இரநூறு உயர்மட்ட சிங் வீரர்களை கொண்ட ராணுவ குழுவுடன் வாழ்ந்தார் அவர்கள் பல்சாபந்தின் போர்க்குணமிக்க தன்மையை எடுத்து கொண்டிருக்கிறான் எடுத்து கொண்டிருக்கிறன் ஆனால் அவர்கள்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 ஆம் தாக்கியவன் முகத்தை திருப்பி புழுதியை நாக்கினான் ஆப்ஜி கடவுள் பக்தியில் அதிக நேரம் செலவழித்து வந்தார் அவரது வாழ்க்கைப் பயணத்தின் போது குரு ஹரி ராய் ஜியும் பாலாகி கிராமத்தில் அவரது பாதங்களை கண்டார் இங்குதான் குரு ஹரி ராய் பூங்கா அவரது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 குருவின் கருவுல்லத்தில் மிகவும் அரிதான மற்றும் விலை மதிபற்ற பொருட்கள் depo~ deposit செய்யப்பட்டன எவருக்கும் உதவ முடியும் என்பதால் சங்கத்தினர் வழங்கிய மதிப்புமிக்க

மிகவும் நோய்வாய்ப்பட்டார் குருவின் உதவியாலும் முனிவர்களின் முயற்சியாலும் தாரா ஷீகோ ஆரோக்கியம் அடைந்தார் கிபி ஆயிரத்தி ஏழுநூத்தி ஏழில் தாராஷிகோ லாகூர் செல்லும் வழியில் குருவுக்கு நன்றி தெரிவிக்க கிரத்தாபூர் சாகிப் வந்தார் குருவின் முக்கிய கொள்கைகள்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 எப்பொழுதும் அருளும் அகல்ரூப் தான் குரு இந்தக் கொள்கைகளை மனதில் வைத்து குருஜியும் அவர்கள் சேவையை நிறைவேற்றினார் ஸ்ரீ குரு அங்கத் தேவ் ஜியின் காலத்திலிருந்து தற்போதைய மரபுகளின்படி குரு ஹரில் ஆன்மீக போதனைக்கு கூடுதலாக பக்தர்களின் உடல் நோய்களுக்காக சிகிச்சையும் ஏற்பாடு செய்யப்பட்டது குருஜி இளைஞர்கள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க மால் அகராஜை ஆதரித்தார் குரு ஜியின் பிரார்த்தனையைக் கேட்டு ரானா குத்தாஜ் குருஜியின் அடைகளத்திற்கு வந்தார் அவர் தொட்டியில் நோயாளி பல்லக்கில் அமர்ந்து வந்தான் சவுத்ரி காலே அவர்கள் லங்கரை கேட்கின்றார்கள் என்று பேசியபோது அப்படியானால் குரு என்ன சொன்னார் குருஜியின்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 முதலிய கிராமங்கள் மெஹராஜ் கிராமத்தை அடைந்தனர் இங்கு பாய் மோகனின் மகன் சவுதிரி காலே குருஜியை முழுமனதோடு ஆன்மாவோடும் சந்தித்தார் ஒரு நாள் சவுதிரி காலா தனது மருமகன் மற்றும் சந்தாலியை தன்னுடன் அழைத்து வந்தார் அந்த குழந்தைகள் இருவரும் பசியால் குருஜியின் முன் வயிற்றில் அடிக்க ஆரம்பித்தனர் குருஜி சிரித்துக்கொண்டே குழந்தைகள் என்ன கேட்கிறார்கள் லங்கரை கேட்கிறார்கள் என்று சவுத்திரி காலே கூறினார் அவர்களின் சந்ததியினர் ஆட்சி செய்வார்கள் என்றும் அவர்களின் லங்கர்கள் பல இடங்களில் ஓடுவார்கள் என்றும் குருஜி உறுதியளித்தார் பாபா புல்லின் இரண்டு மகன்களான பாய் தர்லோகா மற்றும் பாய் ராமாவின் நாப்பா பாட்டியாலா மற்றும் டின்ஸ் மாவட்ட டின்ஸ் ஆகிய சமஸ்தானங்களை நிறுவினார் ஷேர் பஞ்சாப் மகாராஜா ரஞ்சித் சிங்கும் இந்த புல்கிய சேர்ந்த சர்தார் பஞ்சாப் சிங் டின்ஸ் டின்த்வாலேவின் இரண்டாவது மகனாவர் இதனால் கு~ குருவின் ஆசி நிறைவேறியது இந்த சர்தார்கள் பஞ்சாபின் அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருந்தது சேவையின் நிறை பாய் பக்து சித்து குளத்தின் தலைவராக இருந்த ஸ்ரீ குரு அர்ஜன் தேவ் ஜியின் மசந்த் ஆவார் பாய் பக்துவின் மகன் பாய் கோரா குரு ஹரி ராய் சாகிப் மால்வே நாட்டிற்குச் சென்ற போது பாய்கோர் அவருக்கு பல கிராமங்களில் சேவை செய்தார் குருஜியின் நாள்வரான பாய் ஜசுடானா உரையாடல் ஹங்கரி கிராமத்தில் சிக்கலில் சிக்கியது பாய் கோர் அவரது ஆட்கள் பாய் ஜாசை கொல்லச் செய்தார்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 அவருடன் தங்கினார் அவன் மனதில் மிகுந்த வருத்தம் இருந்தது குருஜியின் ஆசி பெற விரும்பினார் ஒருநாள் குருஜி கிரத்தாப்பூர் சாகிப்பில் இருந்து கர்த்தாபூருக்கு சென்று கொண்டிருந்தபோது குரு ஜியின் trump மற்றும் பிற உபகாரங்களை விட்டுச் சென்றார் ஆயிரம் rider களுடன் டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த முகமதுயான்கான் இந்த டோல் கருவி குரு ஹரி ராய் ஜிக்கு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 டோல் கருவி குரு ஹரி ராய் ஜிக்கு சொந்தமானது தந்தை முக்லாகானின் மீது பகையுணர்வு ஏற்பட்டது குருவின் உடைகள் மற்றும் உபகாரணங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கும்படி தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டனர் குருஜியின் பார்வையிலிருந்து வெகுதொலைவில் வாழ்ந்து பாய் கோரா ஜி தனது வீரர்களுடன் அந்த இடத்தை அடைந்தனர் இருதரப்பிலும் பெரும் பதற்றம் நிலவியது சீக்கியர்கள் துருக்கியர்களை கொன்றதன் மூலம் அவர்களை புறக்கணித்தனர் பாய் கோர் துருக்கியர்களை விரட்டியடியத~ விரட்டியடித்தார்

பத்திரமாக கடந்து சென்றான் இந்த வழியில் பாய் கோர் குரு ஹரின் தாய்மா~ தாய்மார்களை அவமானப் படுத்தாமல் காப்பாற்றினார் இந்த செய்தியை குருஜியிடம் வாகிர் சொன்னபோது குரு சாகிப் பாய் கோரிடம் சொன்னார் அவர்களை சங்கத்திற்கு அழைத்துவர குதிரைகளை அனுப்பட்~ அனுப்பப்பட்டன பாய்கோரா குருஜியின் முன் சென்ற போது அவர் மகிழ்ச்சியடைந்து பாய் கோராவின் அனைத்து பாவங்களையும் மன்னித்தார் ஸ்ரீ குரு ஹர் கிருஷ்ண சாகிப் எப்படி சிம்மாசனத்தில் அமர்ந்தார்?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 குருநானக்கின் சிம்மாசனத்தில் அமர்த்தி ஐந்து பைசாவையும் ஒரு தேங்காயையும் வைத்து ஐந்து செயல்களை செய்து கும்பிட்டார் பாபா புதாஜியின் மகன் பாய்பானா குரியாயின் திலகத்தை வைத்தார் இதையடுத்து அவர் உயிர் இழந்தார். பிறப்பு january பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி முப்பது கிரத்தாபூர் சாகிப் ரூஃப் நகர் பஞ்சாப் முகலாய சுல்தானகம்

குழந்தைகள் ராம் ராய் மற்றும் ஹரி கிருஷ்ணா பெற்றோர் பாபா குர்த்திதா தந்தை மாதா நிகல் ராவ் கவுர் தாய் வாரிசு குர் ஹரி கிருஷ்ணா வணக்கம் ஐஸ்வர்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா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

ஆஹ் பாப்பாக்குத்தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்குது இப்ப okay இப்ப பரவாயில்லாம்மா இருக்கா

ஆஹ் திடீர்ன்னு என்னன்னு தெரியலே வயிறு வலின்னுட்டு ரொம்ப அழுதா அதுதான் வேற ஒண்ணும் இல்லை சரிங்க சரிங்க சரிங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும் அதுல ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க சரிங்களா ஆஹ் என்னன்னு தெரியலே அன்னைக்கு சாப்பிட்டா சாப்பிட்டதை ஒத்துக்கல போல அதனாலதான் கொஞ்சம் வயித்தால போக ஆரம்பிச்சிருச்சு

அதுக்கு வந்து தேன் இருக்குல்ல தேன்ல வந்து நான் இது மிளகு போட்டு சாப்பிட குடுத்தேன் நான் இப்ப ஓரளவுக்கு பரவால்லாம இருக்கா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க உங்களையும் ஆளைப் பாத்து ரொம்ப நாளாச்சு ஒரு நாள் விடுமுறைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க எப்ப வரீங்க என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க

ஆஹ் கண்டிப்பா வரேன் இப்ப பொங்கல் leave கூட வருது வேணா வர்றதுக்கு பாக்கறேன் சரிங்க விடுமுறையில correct ஆ plan அ யோசிச்சு பாத்து வாங்க சரிங்களா ஹம் கண்டிப்பா வரேங்க உங்களுக்கு எப்படி போகுது

அதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் பார்ப்போம் வருமான வழியிலும் சரி மத்த எந்த வழியிலும் சரி come நிறுவனமானது ரொம்ப சீரும் சிறப்புமா போயிட்டு இருக்குங்க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

அதனாலே கூப்பிட்டு இருக்கோம் வந்த பிறகுதான் இன்னும் அடுத்தடுத்து எடுக்கணும் நீங்க வீடு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க உங்க வீட்டுலே எதுவும் வாங்கிட்டிங்களா ஆமாங்க நான் நம்மளால நின்று கட்டிடம் கட்டி பண்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா கட்டி இருக்கிற வீடா வாங்கிடலான்ற மாதிரி யோசனை so அதுக்காக பார்த்துட்டு இருக்கோங்க so அதுக்கான வருமானம் நமக்கு அந்த அளவுக்கு இருக்கணும் வங்கியில அந்த கணக்கு எப்படி ஆஹ் வச்சிருக்கணும் வைக்கணும் அப்புறம் கடன் கொஞ்சம் பண்ணி பண்ற மாதிரிதான் இருக்குது so அதுக்கு எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம்ன்னுட்டு ஆலோசனை கேட்கலாம்ன்னுதான் உங்களுக்கு நான் இந்த ஒரு உரையாடலையே start பண்ணலான்னு இருந்தேன் பாப்போங்க என்னான்ட்டு சரிங்களா ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி நான் இதைப்பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தா என்னோட வேலை வாய்ப்பைப் பத்தியும் பேசணும் அஹ் உங்க கணவன கணவர் வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு ஏதாவது வேலை மாற்றம் ஏதாவது கிடைக்குமா எனக்கு கொஞ்சம்

okay ஏன் இப்போ உங்க com~ உங்க ஆஹ் அலுவலகத்திலேயே நல்லா சம்பளம் கொடுக்கிறதா கேள்விப்பட்டேனே அப்புறம் ஏன் நீங்க வேற வேலை பாக்குறீங்க இதுலயே ஏதாவது try பண்ணலாமே இல்லை ஒரே நிறுவனத்துல இருந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு பத்து சதவீதத்திலிருந்து எட்டு எட்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம்தான் நமக்காக ஒதுக்குறாங்க so அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் சிரமமா இருக்கு ஒரு ஒரு பெரிய அளவான ஆஹ் சம்பளத்திற்கு போகணும் அப்படின்னா உடனே உடனே வேற வேற நிறுவனத்துக்கு மாறுனா மட்டும் தான் முடியுது ஒரே நிறுவனத்துல இருந்தா அதை நம்மளால அடைய முடியல so அதுக்காக வேற நிறுவனத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்கேன் உங்க கணவர்ட்ட கொஞ்சம் ஏதாவது சொல்லி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பரவாயில்லை இப்ப திடீர்னு வேற அலுவலகத்துக்கு மாறுனீங்கன்னா உங்களுக்கு அங்க சரியா உங்களுக்கு proper ஆ உங்களுக்கு சரியான சம்பளம் குடுக்கல அப்படின்னா அப்புறம் வீட்டுக்கும் பாக்கணும் உங்களுக்கு வேற கல்யாணம் பண்றதா பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு இப்ப வேற வேலைக்கு மாறுனீங்கன்னா உங்களால எப்படி அதை இது பண்ண முடியும் இல்ல நான் என் திருமண வாழ்க்கைக்காகதான் என்னோட அடுத்த படியை எடுத்து வைக்க ஆஹ் முடிவெடுத்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வாழ்க்கையில நிறைய வளரணும் so அதுக்காக போயிட்டிருக்கேன் அப்பாவும் முழுக்க முழுக்க விவசாயத்துலதான் இருக்காரு அவரும் இயற்கை விவசாயம் பண்றதுனால அந்த அளவுக்கு அவருக்கு வருமானம் இல்லை அதனால நாங்களும் ஏதாவது பண்ணி கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறேன்

ஆஹ்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 ஆமாங்க வயல்லாம் நல்லா தான் இருக்கு என்னன்னா ஒரு ஒரு வாட்டியும் அந்த வயல்ல அறுவடை செய்யும்போதும் சரி ஆஹ் ஒரு ஒரு வாட்டியும் நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் அனுப்~ குடுத்து அதுக்கப்புறம் வேலை வாங்கி அந்த பொருள கொண்டு போய்ட்டு நான் சந்தையில கொடுத்து அதை விற்பனை பண்ணி மறுபடியும் அந்த பணத்தை எடுத்து வர்றதுக்கு உள்ளாக்க அப்பப்பா போதும் போதும்னு ஆயிருதுங்க அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல இயற்கை சீற்றங்கள் என்னன்னு சொல்ல முடியல மழை, வெள்ளம் ஆஹ் இயற்கை சீற்றங்கள் பூச்சிங்கள் இந்த மாதிரியான நிறைய அஹ் விஷயங்களால நாங்க பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம் விவசாயிங்க so இதைப்பத்தி பேசணும் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறப்பதான் நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது so நீங்க இயற்கை விவசாயத்தைப் பத்தி உங்களுக்கு எப்படி think பண்றீங்க ஐஸ்வர்யா ஆஹ் எனக்கு ஒண்ணும் அதைப் பத்தி அந்த அளவுக்குத் தெரியாது ஏன்னா எங்க வீட்டுல யாரும் அதைப் பத்தி அந்த வேலையில யாரும் இல்ல அதனால எனக்கு அதைப் பத்தி அதிகமா தெரியாது வேணா நீங்க வேணா ஏதாவது சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கறேன் கண்டிப்பா கண்டிப்பா இயற்கை விவசாயம்ன்றத வந்து நம்ம காலம் காலமா பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் அஹ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் அஹ்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 மனிதர்கள் செஞ்சாங்க மாடுகளை பூட்டி மனிதர்கள் செஞ்சாங்க இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த வாகனங்களை வச்சும் ஆஹ் மருந்துகளை வைத்தும் அந்த செயற்கை மருந்துகள் செயற்கை உரங்கள் அதுங்களை use பண்ணி என்ன பண்றாங்க எப்ப பார்த்தாலும் விவசாயத்தையே கொஞ்சம் ரொம்ப அந்த நிலத்தோட தன்மையை இழக்க வைக்கிறாங்க நம்ம நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணாங்கன்னா மக்குன பொருள்கள் ஆஹ் மக்கக்கூடிய பொருள்களை பூமியில போடுறது இப்ப நம்ம use பண்ற அந்த

ஒரு உணவு உணவுப் பாதை அப்படின்றது வந்து எதை அஹ் முன்னுரிமையா கொண்டு வருது பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கு ஒரு ஒரு வளையம் இருக்கு அந்த வளையத்தின் வழி தான் நடக்கும் ஒரு காடு அப்படின்னா ஒரு தவளை அஹ் பாம்பு சாப்பிடணும் அந்த பாம்பை கழுகு சாப்பிடணும் கழுகை மக்கிப் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் மண்ணுக்கே போகும் இது மாதிரி ஒரு உணவு cycle இருக்கு so இது மண்ணிலிருந்து எடுத்து மண்ணுக்கே உரமாகுது அப்படின்ற மாதிரிதான் ஒரு களம் நம்ம சொல்ற விஷயம் இவன் எது கூட இல்லைனாலும் நம்ம normal லா life clock ல வந்தீங்க அப்படின்னா ஆஹ் என்ன மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்றதை பார்த்தீங்கன்னா சொல்ல வார்த்தைகளே இல்லை நிறைய போய்க்கிட்டே இருக்கு so நீங்க எதிர்பார்க்கிறது இயற்கை விவசாயத்தை பத்தி அப்படின்னு பாக்கறப்ப ஆஹ் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இயற்கை விவசாயம்ன்றது வந்து பண்டைய மு~ பண்டைய காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால சூரியனை நிலையா வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் காலையில ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் விவசாயத்தை ஆரம்பிச்சு நடவு நட்டு களையறுத்து அதுக்கப்புறம்தான் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க so நெல் பயிரிடுதலா இருக்கட்டும் ஒரு நிலம் முடிஞ்சு நெல் பயிர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிலப்பயிருன்னு சொல்லுவோம் விளைபயிர் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அறுவடை பயிர் சொல்லுவோம் அறுவடை பயிருக்கு அப்புறம் மறுபடியும் நிலப்பயிரு ஏன்னா ஒரு நிலத்தை மறுபடியும் மறுபடியும் இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படின்னா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

வட்டமும் இருக்கு so எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நடந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் நீங்க என்ன மாதிரி அஹ் எதிர்பாக்கறீங்க செயற்கை விவசாயம் இல்லை ஆஹ் இயற்கை விவசாயம் so இது ரெண்டையும் உங்களோட கருத்துல இருந்து பார்த்தால் நீங்க எதை எடுத்துட்டு போவீங்க ஐஸ்வர்யா இப்ப இருக்கிறதுக்கு பார்த்தா இயற்கைதான் நல்லது ஏன்னா இப்ப எல்லாமே செயற்கையா போயிட்டுருக்கனால நமக்கு உடம்புக்கும் கெடுதியா தான் வருது ஒரு சாப்பாடு கூட அதுவா நல்லா எல்லாரும் கழிவறைகெல்லாம் போகாம கழிவெல்லாம் இதுல போட்டுட்டு இருந்தாங்க வயல்ல போட்டு அப்படி இயற்கையா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே செயற்கை மருந்தா செஞ்சு செஞ்சு நமக்கு உடம்புக்கு கெடுதியான சாப்பாடாதான் எல்லாம் வருது நல்லதுன்னு பார்த்தாலே நமக்கு இயற்கைதான் எனக்கு அந்த இயற்கை அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க வீட்டுல எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்ல இருந்துச்சு முன்னாடி எங்க அப்பா காலத்துல இருந்துச்சு இப்ப எல்லாருமே அதுல building building ஆ கட்டடம் கட்டடமா எல்லாருமே எடுத்து அதனால அந்த ஒரு இதே இல்லாம போயிடுச்சு இயற்கை மேல உண்டான அந்த பற்றே இல்லாம full ஆ எல்லாருமே கட்டடம் கட்டடமா அடுக்கிட்டே போன அந்த இயற்கையோட இது வாசமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு மண்ணும் அந்த மழை எல்லாம் பேஞ்சுச்சுன்னா மண்ணோட வாசம் எல்லாம் வரும் ஆனா இப்ப எல்லாம் அந்த மாதிரி ஒரு இதே இல்ல normal இதா போயிடுச்சு okay சரிங்க ஆஹ் ஆமாங்க அம்முக்குட்டி பாப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என்ன தூங்கிட்டு இருக்காங்களா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே தூங்கிட்டு இருக்காங்களா என்ன பண்றாங்க ஆஹ் தூங்கிட்டுதான் இருக்காங்க கொஞ்சம் ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாம இப்ப தூங்கிட்டு இருக்காங்க அதான் தேவை இல்லாத சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இயற்கையோட அந்த இது இல்லாத வச்சு தான் இப்ப பிள்ளைக்கு வயிறு வலி அந்த மாதிரிதான் தேவை இல்லாதது இதெல்லாம் கடைங்கள்ல வாங்கி அது மாதிரி செயற்கையில செஞ்ச எல்லா உணவையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டுதான் இப்ப பிள்ளைக்கு வயிறு வலி வந்துருக்கு இப்போதைக்கு பரவாயில்லை